okay ங்களா ma'am okay ma'am thank you ma'am

thank you ma'am thank you

ஹம் கேக்குதுக்க என்ன பண்றிங்க? நான் சும்மா தான் வீட்ல இருக்கேன் உம் நான் சாப்டேன் நீங்க சாப்டிங்கள?

நாலாம் எப்படி சமைப்பேன் அம்மா தான். நிஜம்மா அப்பா என்ன பண்றாங்க? தம்பி.

என்ன பண்ற அக்கா work போரிய வீட்ல இருக்கியா?

நீ நானும் பாத்துட்டேன் நீயும் பாத்திய உம் செம்மையா இருந்துச்சு. உம் ஆனா என்னக்கா to much ஆ இருக்குல அது யாருக்குமே தெரியாம வேலை பார்த்துட்டு ஒரு மாறி கஷ்டமா இருக்குல இப்பிடி ஒரு மனிசி இருந்தது தெரியாம இருக்கிற மாதிரி இருக்குல. ஆமா ஆமா ரொம்ப நாள்கு அப்பரம் லைலாவ பாத்த மாரி இருக்கு.

பரவால எத்தனை தடவ எத்தனை தடவ வேன்ன பாக்கலாம் என்ன.

திபாவளி தல தீபாவளி வீட்ல celebrate பண்ணாம theater theater ஆ சுத்திக்கிட்டு இருக்க நீ.

அப்பிடியா சேரி சேரி சேரி. எல்லாருமே நல்ல இருகாங்க வீட்ல தான் இருக்கோம். உம் அண்ணா site supervisor வேலைக்கி போய்ட்டாங்க. அப்பாவும் வேலைக்கி போய்ட்டாங்க நானும் அம்மாவும் தான் வீட்ல இருக்கோம். ஹம் அக்கா வருவாங்க evening வருவாங்க conceive ஆ இருகங்கள இப்போ அதுனால எட்டாவது. ஏய் ரெண்டாவது குழந்தைக்கி எப்பிடி போடுவாங்க. ஹம் சும்மா சும்மா போட்டாச்சு ஹம் அது போட்டாச்சு.

ஆமா அக்கா சும்மா school சேத்து விட்டுருக்கு போயிடு இருக்கான் இப்போ leave வு. இங்க பக்கத்துல தான் வீட்டு பக்கத்துல ஒரு school க்கு போயிடு இருக்கான். இல்ல இல்ல மாமா கொண்டு பொய் காலைல பொய் விட்டுட்டு வந்துருவாங்க சாந்தரம்மா நான் பொய் குபுடுவேன் இல்லேன்னா அப்பா பொய் குபுட்டு வந்துருவாங்க அவன்ன. இல்லக்கா காலையில இப்ப தோசை சுட்டுக் கொடுத்துருவாங்க அம்மா மதியம் செஞ்ச சோறு மதியம் மட்டும் night க்கு மறுபடியும் தோசை எப்ப பார்த்தாலும் தோசை இதுக்குத்தான் வீட்ல இருக்கவே கூடாது.

உம் சேரி bigboss லம் பாபியா அக்கா? அசிம் பிடிக்குமா ஏன் உனக்கு அவன்ன புடுச்சுருக்கு. உன்ன வெளுத்துப்புடுவேன் character ஆ தான் பாக்கணும். உம் இல்ல ஜனனி உள்ள போனால உள்ள போனப்போ வந்துட்டு சொன்னல அக்கா இந்த மாதிரி நான் த்ரிஷா மாதிரி ஆகப் போறேன்னு சொன்னாலே ஹம் அதுக்கு வந்துட்டு வெளியில வந்த உடனே அவளுக்கு. போடு இது பொய் அவளுக்கு இது வரும் ல page போடுருகாங்க வரும்போது ஆமா வரும்போது போகும்போது திரிஷா மாதிரி போயிட்டு வரும்போது குஷ்பூ மாதிரி வந்திருக்கு குண்டாகிட்டாக் உம் என்னவோ ஆனா இருப்பா நெனச்சேன் நுறு நாள் வரை இருப்பானு நினைச்சேன் ஆனா வந்துட்டா.

அசிம் இருக்கான் அவன் சண்டை போடுறதுனாலே அவனை உள்ள வச்சிருக்காங்கப்பா.

ஆமா கமல் sir வந்தா மட்டும் ஒரு மாதிரி எனக்கு நடிக்கிற மாதிரி feel ஆகும் மத்தபடி எனக்கு ஷிவின்தான் பிடிக்கும். கார்த்திகேயன் யாரு கதிரவனா ஆமா ஆமா அவர் பாக்க cute டா இருப்பாரு ரொம்ப அமைதியா உம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா எவளோ பேரு.

உம் பரவல வேற என்ன வேற என்ன பாப்பா TV வேற எதுவும் பக்க மாட்டிய?

விஜய் TV பாப்பியா நான் வந்து விஜய் TV ல ஒரு நாடகமும் விடமாட்டேன் ராஜா ராணி, பாரதி கண்ணம்மா. பாரதிகண்ணம்மாவா ஹம் அவளுக்கு கண்ணம்மாக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும். அதுதான் ரெண்டு பேருக்கும் உண்மை தெரிஞ்ச படி இவ கோச்சுட்டு வந்துடுவா இவ்வளவு நாள் விட்டு பிரிஞ்சு இருந்துட்டு இப்ப ஒரு paper ல result சரியா வந்திருக்கு வந்து இருக்குல்ல அப்போ ஒரு paper தானே நம்புவேன் என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணம்மா ஓட அப்பா ஊருக்கு வந்துருவா. இவனோ பாரதி அவளோட தான் வருவேன்னு கிளம்பி இங்க வந்துருவான ஆனா அந்த ஊர்காரர்கள் யாரும் சேர்க்கவே மாட்டாங் உம் அப்புறம் இவரு doctor வந்துட்டு அந்த ஊருக்கு hospital இல்லன்னு hospital கட்டி தருவாரு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமா, அது பண்ணிட்டு ஏதோ சேருவாங்க போல அப்படியே கதை போயிட்டு இருக்கு. தெரியல அக்கா எங்க வீட்ல நானும் அம்மா எல்லாரும் நாடகம் பார்ப்போம்ல அதுக்கு அப்பா சொன்னாரு மனோ இப்போ சின்ன பையன் தானே மனோவுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போ வர வர நாடகம் ஓட்டு வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.

ஆமா super ஆ இருக்கும்ல அக்கா தங்கச்சி. உம் அதுல ஒரு பாட்டு ஒரு பாட்டு வரும் உள்ள அக்கா என்ன பாட்டு நல்லா இருக்கும் மூன்று முடிச்சுல ஒரு பாட்டு super ஆ இருக்கும். ஆம இந் bigboss தெலுங்கு bigboss ல தானே சீமா சேர்ந்து அவ தான் title win பண்ணா தெரியுமா ஹம் அதுவும் பார்த்தேன் ஒரு reality show அவங்க. என்ன சொல்றது love பண்ற பையன் propose பண்றதையும் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு.

உம் ஆனா சீக்கிரம் முடிச்சிட்டாங்கல.

தெரியல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா mind ல வர மாட்டேங்குது அது என்ன நாடகம் எப்படி கதை வரமாட்டேங்குது. உம் ரொம்ப நாள் ஆச்சுல கா ரொம்ப நாள் ஆச்சு அக்கா ஆனா இந்த title மட்டும் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு சொன்ன உடனே. நீங்க tour எதுவுமே போலயா அக்கா பொழுது போக்குறதுக்கு என்ன பண்ணுவ tour போல.

ஏன் உம் உம் உம்

நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன்.

பிரசாதம்மா.

வேற என்ன பண்ண வீட்டிலேயே பொழுது போகாது பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை வா வா விளையாடலாம்னு சொல்லிட்டு தாயம் விளையாடிட்டு இருக்கோம் நாலு பேரு சேர்ந்து.

ஹம் ஆமா அதுனாலே. ஆமா அது மாதிரி விளையாடும்போது யாரையும் கூப்பிட மாட்டேன் போங்க போங்க எந்திரிச்சு போங்க நாங்க தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவேன சொல்லி கொடுத்தா நம்ம out ஆயிருவோமில்ல. மனோ கூட ஓடிப் பிடிச்சு விளையடுவேன்கா. சி சீ சீ அவன் அவன் கூட விளையாடலைன்னு வச்சுக்கோ அவ போய் எல்லார் கூடயும் போய் சண்டை போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பான் அதனால என்னமோ போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க வீட் ஓடிப் பிடிச்சு விளையாடுவோம் rocket விடுவோம்.

வரலாமா என்னமா rocket விட்டு உள்ள போயிடுச்சு எடுத்து குடுங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு.

சேரி சேரி என்ன plan இருக்கு எதுவும் அப்படியே சுத்திட்டு வர plan இருக்கா எங்கேயாச்சும் போயிட்டு. உம் சென்னைக்கே நீ போயிட்டு வரல beach க்கு போயிருக்கேன் ஒரே ஒரு தடவை ஆனா தண்ணி ரொம்ப உப்பு கரிக்கும் ஒரு மாதிரி. உம் அழுக்கா இருக்கும் ஒரு மாறி கொஞ்சம் neat ஆ வச்சுக்க மாட்டாங்க. ஆமா அண்ணா friend கூட friend கூட எல்லாம் போய் கருவாடு வாங்கிட்டு வந்து இருக்கும் குச்சி கருவாடு.

மீன் சாப்பிடுவதற்குன்னு அம்மா வீட்டுக்கு போறது என்ன.

சேரி பரவால்ல பரவால்ல அடுத்த வாரம் வேணா வா வீட்டுக்கு கொண்டுட்டு வா.

ஓஹ okay உம் சேரி சேரி அவனுக்கு இஷ்டம்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கத்துக்கட்டும் வேற என்ன பண் leave ல உட்காந்து பசங்க என்ன பண்ணுவாங்க பொழுது போகணும்ல நமக்கே பொழுது போக மாட்டேங்குத உம் நல்லா இருக்கா அக்கா போலாமா.

யாரு சொன்ன. அவதார் ஒன்னு நான் வீட்ல laptop ல பாத்துட்டேன்.

அவ்ளோ பெரிய கதைலாம் இல்லக்கா ஒரு அவதார் என்று ஒரு உலகம் இருக்கு நம்ம மனுஷங்க எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு இனமே இருக்கக் கூடாதுன்னு அழிக்க நினைப்பாங் அதுல என்ன பண்ணுவான் மனுஷன்ல இருந்து ஒருத்தன் அவதார் ஆ மாறி அவதார் உலகத்துக்கு போவான். போயிட்டு என்ன பண்ணுவானா அங்க ஒரு பொண்ணு அவதார் இருக்கும்ல அவ மேல love ஆகிடும் ஹம் வழக்கம் போல நம்ம காதல் script போயிடும். ஆமா கடைசில அவங்க அந்த உலகத்துல இருக்க அவதார் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் அவதார் என்ன பண்ணுவான்னா அவங்க எல்லாத்தையும் காப்பாத்த நினைப்பான். கடைசில எல்லா மனுஷங்களும் சேர்ந்து அவனையும் அந்த உலகத்துல இருக்கிற அவதார் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும்னு நினைப்பாங்க இதுதான் first இது. ஆமா ஆமா அப்போவந்துட்டு தப்பிச்சிடுவாங்க எல்லாருமே அந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தப்பிச்சிடுவாங்க இப்போ part two தெரியாது எனக்கு எப்படின்னு.

பொன்னின் செல்வன் பாத்திட்டிய உம்

ஆம அவ தான் இவன விக்ரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு வந்து ராணி ஆகணும்னு நினைப்பா ஆனா திரிஷா குந்தவி வந்து விடமாட்டா.

இந்த மாதிரி போகும் ஆனா நல்லா தான் இருக்கும் பாட்டு எல்லாம் பாத்தியா super ரா இருக்கு.

ஆமா easy யா வந்து பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆள் வேணும் ல எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கவும் செய்யணும் அதுதான் வந்திய தேவனுடைய இயல்ப உண்மையை நல்லா இருந்துச்சு அந்த அதே மாதிரி.

போட்டோ amount ஆ விட extra வே எடுத்துட்டாங்க அக்கா.

ஹம் உம் இதுக்கு phone லாம் பத்துனா comments வந்து அப்படியே போட்டு இருப்பாங்க ஒரு பையன் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான் அம்மா நான் சோழ நாடா, பாண்டிய நாடா அப்படின்னு போய் கேட்கிறான். உம் ஆனா நல்லா இருந்துச்ச உம் அவளுக்கு குந்தவி வச்சு ஓட்டியிருப்பாங்க. உன் பேர் என்னடா அப்பிடினே என் பேரு நிக்க வை என்றான் ஏண்டா நிற்கவைங்கற குந்தவை நு பேரு இருக்கும்போது நிற்க வை னு ஒரு பேர் இருக்கக் கூடாதா அந்த மாதிரி ஓட்டியிருப்பாங்க பாவம் ப அவங்க எவ்வளவு. ஆமா இல்ல எவ்வளவு காசு போட்டு படம் எடுத்து இருப்பாங்க இவங்க பேசாம உக்காந்துட்டு comment பண்றாங்க. வாரிசு தளபதி தளபதி, ஆமா நம்ம ஆளு படத்துக்கு தான் போக முடியும இப்போ சென்னையில interview கொடுத்தார் பாத்தியா அக்கா. நல்லா simple ஆ வந்துட்டு ரெண்டு கதை குட்டி story லாம் என்னமோ சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் hai சொன்னாரு நம்ம தான் பாக்கவே முடியல. விஜய் TV ல போட்டாங்க எல்லா TV லயும் போட்டாங்களே phone ல பாத்தியா phone ல எல்லாத்தையும் ஆமா எல்லாத்துலயுமே வந்துச்சு. என்ன நீ பார்த்திருப்பாய் என்று நினைத்தேன் என்ன விட நீ தான் update ல இருப்ப நல்லா இருந்துச்சு தல படமும் வருது தளபதி படமும் எனக்குஅண்ணனுக்கும் தான் சண்டையா இருக்கு அண்ணன் இருந்துட்ட ஆமா நான் தல படத்துக்கு தல படத்துக்கு போவேன்னு நீ போடி உனக்கு ticket கிடைக்காது நான் போயிடுறேன் தளபதி படத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் உம் நிஷாவும் நிஷா வரேன்னா படத்துக்கு போனா என்ன கூப்பிடு அப்பிடினா அவளையும் கூட்டிட்டு போகணும் உம் போலாம் நீ அண்ணனை கூட்டிட்டு வந்துரு விட்டுட்டு வந்துறாத

நான் சொல்லித் தருவேன number குடு இருக்குது என்கிட்ட ஏற்கனவே number கூப்பிடுவேன் அண்ணா இந்த மாதிரி படத்துக்கு கூப்பிட்டால் உன்னை கழட்டி விட்டு வரேன்னு சொல்லுது பாவம்ல அவரும் என்ன பண்ணுவாரு உன்ன விட்டா

தமிழ் மண்ணைக் காப்பது நல்லா இருக்க AC theater வேற இல்லையா நல்லா உக்கா sofa நல்லா இருக்கும் ஒருவேளை தூக்கம் வந்தாலும் படுத்து தூங்கிடலாம் அங்க போனா popcorn cool drinks லாம் நல்லா இருக்கும்

நான் என்ன பண்ணுவ எந்த படம் release ஆனாலும் எங்க அண்ணனை முதலில் விட்டுருவேன் நீ போய் பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம். உம் ஆமா அண்ணன் வேலைக்கு போகுது நம்ம வேலைக்கு போகல வீட்லதான் இருக்கோம் நம்மளுக்கே ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் வீட்ல குடுப்பாங்க அதே சேர்த்து வச்சு தான் போக முடியும். ஆமா அதுக்கு போயிட்டு நம்ம நல்லா இல்லாத படத்துக்க use குடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்றது பரவாயில்ல இல்ல பிள்ள பொறுப்பா தானே இருக்கு நம்மால் இருக்கோமே வீட்டில் தின்னுட்டு தின்னுட்டு வெட்டியா ஓஹ இருந்தாலும நான் இப்போதான் அக்கா ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன். ஒரு one week முன்னாடி போனேன் நான் எங்க எங்க சித்தி அவங்க தெரு காரங்க எல்லாம் சேர்ந்து போவாங்கல அவங்க கூப்பிட்டாங்க அம்மா யாருமே போல நான் என் சித்தி என் சித்தியோட பசங்க இவ்வளவு பேர் தான் போனம். full லாமே park கா எங்க பார்த்தாலும் park. super ரா இருக்கு வாழ்ந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழனும் அப்படி இருக்கு. Name name ஒரு ஒரு பூக்கும் பெயர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா வச்சிருக்காங்க நமக்கெல்லாம் அப்படி இவளோ பூ இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. Full லா photo எடுத்துட்ட அப்புறம் chocolate வாங்கிட்டு டீ தயாரிப்பாங்க இல்ல டீ தூள் அந்த அந்த factory க்கு போனோம் factory க்கு போனோம்.

ஆமா taste ஆ இருந்துச்சுன்னு நான் ஒன்னு என்ன டீ வாங்கிட்டு வந்தேன் green டீ வாங்கிட்டு வந்தேன் சரி ஒல்லி ஆகலாம் இதைவிட கொஞ்சம் slim இருக்கணும் அப்படின்னு ஆமா. ஒரு அஞ்சு நாள் குடிச்சேன் வீட்ல சும்மா தான் இருக்கு.

திரும்ப இப்போ போய் பார்த்தா தண்ணீர் இருக்காது வெறும் இலையா இருக்கும் எங்க அம்மா பார்த்த வேலை நான் போன உடனே போடுறது எப்படி இத எப்படி இத சொன்னா கேக்காது விடு குடிக்கட்டும்.

ஆவ . எல்லா chocolate வாங்கினேன் நாலாயிரத்துக்கு வாங்கினேன் chocolate அப்படியே ஆறா ஊத்துது என்ன சொல்றது அவங்க செய்யறத பார்த்துட்டு இருந்தேன நல்லா இருந்துச்சா அப்படியே. அப்படியே எச்சிலா ஊருச்சு குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆமா நம்ம tape தொறந்தா தண்ணி வரும் இல்ல அந்த மாதிரி அவங்க chocolate shower ஆ வருது மேல இருந்து ஊதுற மாதிர ஆமா. மனோலாம் சின்ன பையன் chocolate திங்க கூடாது நான் பெரிய பிள்ளைகளை நானே தின்னுட்டேன். ஆம சின்ன பையன்லக்கா தின்னான்னா வயிறு வலி வரும் சொத்த பள்ளு வரும் அப்புறம் நம்மால் தான் திட்டுவாங்க சித்தி தான் தேவை இல்லாம கெடுக்கிறா கொஞ்சம் போதும் கொடுத்தேன் இத்துனூண்டு.

நம்ம எங்கயாச்சு tour க்கு போவோமா அக்கா? நீ நானு அண்ணா நம்ம friends லாம் சேர்ந்து.

அங்கெல்லாம் நல்லா இருக்காது அங்கெல்லாம் கொஞ்சம் உயரத்தில் இருந்து விழுகிற மாதிரி இருக்கும் கொச்சிக்கு போனா மேல இருந்து விழுகிற மாதிரி இருக்கும் black thunder. ஏய் கொச்சின்ல இருக்கிறத black thunder wonderla வா wonderla தானே. நான் போகல அண்ணன் போச்சே நான் கேட்கிறேன் wonderla நினைக்கிறேன். நம்ம இந்த phone லாம் பாக்கும்போது மேலே இருந்து விழுவாங்கல் அந்த மாதிரி அங்குட்டு தான் இருக்கும் இங்குட்டு மதுரை இந்த side இருக்காது ஊட்டியில் இருக்கும் அக்கா. ஆனா ஊட்டி தான் நாங்க போல கூப்டே போல ஏமாத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. போல என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் கூடயும் வந்திருக்கும் பா அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சேரி boating தான் போலான்னு கூட்டிட்டு போனா எனக்கு முன்னாடி நுறு பேரு நிக்கிறாங்க. உம் கன்னியாகுமரி போனியா எப்போ. உம் ஆமா ஹம்

ஓஹ சரி சரி எனக்கும் ரொம்ப புடிக்கும் அலைகள் ஓய்வதில்லை அங்க தான் எடுத்தாங்க குட்டப்பாலமா என்னது ஹம் அங்க. சேரி சேரி சேர நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு போலாம் ஒரு நாளைக்க உம் சேரி சேரி அக்கா சேரி அக்கா போலாம்.

அப்படியா எனக்கு அம்மா சமைச்சு வைப்பாங்க உனக்கு வீட்ல நீதான சமைக்கணும். சேரி சேரி சமைச்சு வை நான் சாப்பிட வரேன் சேரி okay bye. Bye அக்கா miss you too.

Health Insurance தான

அஹ் ஆமா Sir இது Government Approved Health Insurance தான் உங்களுக்கு How can i help you Sir அஹ் சரி Sir Okay அஹ் கண்டிப்பா Sir நான் இது Explain பண்றேன் இப்போ என்னனு பாத்துடிங் உங்களுக்கு யாருக்கு Sir Insurance போடணும் யார் உங்களுக்கா இல்ல உங்களோட பயனுக்கா Sir Okay sir கண்டிப்பா நான் எல்லா Plans யும் பத்தி நான் உங்களுக்கு Explain பண்ணுறேன் Sir இப்போ எப்படின நல்ல Health Insurance வந்து நிறைய இடத்துலயும் வந்துட்டு Useful ல இல்ல sir இப்போ பாத்திங்கான இப்போ இது வந்து Government Approved Health Insurance Plan நிறைய private hospital ல இத கொண்டு குடுத்திங்கான குடுத்திங்கனா சில private hospital ல accept பண்ணிக்கமாட்டாங்க எதுனாலனா இப்போ வந்து சில government plan வந்து government hospitals மட்டும் தான் acceptable Private உள்ளது வந்து Private உள்ளது மட்டும் தான் Acceptable எங்களோடது பார்த்திங்கன இப்போ டை இரண்டு இதிலும் நீங்க வந்து Use பண்ணிக்கலாம் சரிகளா Private ளையும் நீங்க வந்து Use பண்ணிக்கலாம் Government ளையும் நீங்க வந்து Use பண்ணிக்கலாம் சரிங்களா Sir இப்போ நீங்க இங்கே Plan எடுக்குறிங்கான சில இடத்தில வந்து Nominees அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாங்க ஆனா இங்கே வந்து Nominees எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது எது நாளன இந்த Plan வந்து எல்லா இடத்திலுமே Applicable நாள இங்க வந்து Nominees வந்து நீங்க வந்து Use பண்றதா இல்ல Sir இப்போ நீங்க உங்களுக்கு எடுக்குறிங்கன நீங்க மட்டும் தான் Sir இதுல பயன் பட முடியும் இப்போ நீங்க உங்கள் பையனுக்கு எடுக்குறிங்கன உங்கள் பையன் மட்டும் தான் பயன் பட முடியும் இப்போ நீங்க உங்கள் பிள்ளைக்கு எடுத்த உங்கள் பிள்ளை மட்டும் தான் பயன் பட முடியும் இதனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவுது அடி உங்களுக்கு நீங்க Health insurance எடுத்துட்டு உங்களோட பையனுக்கு நீங்க கொண்டு போய் காமிச்சிங்கனா அது வந்து Applicable கிடையாது Sir நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு வந்து நீங்க தனியா தான் நீங்க Fees லாம் Pay பண்ணவே Sorry இதில நீங்க இது Pay பண்ற மாதிரி Money வந்து நீங்க Pay பண்ற மாறி இருக்கும்